உலகிலுள்ள அனைத்து நாடுகளுக்கும் இன்றியமையாத வருவாய் ஆதாரமாக சுற்றுலா அமைந்தள்ளது நாட்டின் சமூக, கலாச்சார, கல்வி மற்றும் பொருளாதார துறைகளிலும் பன்னாட்டு தொடர்புகளிலும் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துவதால் சுற்றுலா சமுதாயத்தின் ஒரு அவசியமான அங்கமாக உள்ளது சுற்றுலா மூன்று முக்கிய கூறுகள் ஆகும் ஈர்ப்பு தலங்கள், எளிதில் அணுகும் தன்மை, சேவை வசதிகள் இந்த மூன்று கூறுகளையும் இணைக்கும் கோட்பாடு ஆங்கிலத்தில் ஏ மூணு என்று என அஹ் அழைக்கப்படுகிறது ஈர்ப்பு தலங்கள் ஈர்ப்பு தலங்கள் முக்கியமான இரண்டு வகைகளை கொண்டுள்ளது இயற்கை ஈர்ப்பு தலம், கலாச்சார ஈர்ப்பு தலம் இயற்கை ஈர்ப்பு தலங்கள் என்பவை நிலம் மற்றும் கடல் அமைப்பு, கடற்கரைகள், காலநிலை மற்றும் நா காடுகள் ஆகிய கூறுகள் அடங்கும் கலாச்சார ஈர்ப்பு தலங்கள் என்பவை வரலாற்று நினைவு சின்னங்களையும் பிற அறி அறிவார்ந்த படைப்புகளையும் உள்ளடக்கியதாகும் இவை தவிற கண்காட்சிகள் மற்றும் பண்டிகைகளும் கலாச்சார ஈர்ப்புகளில் அடங்கும் எளிதில் அணுகும் தன்மை எளிதில் அணுகும் தன்மை என்பது சாலை, ரயில், நீர் மற்றும் வான்வெலி போன்ற பல்வேறு வகையான போக்குவரத்தின் மூலம் குறிப்பிட்ட ஒரு ஈர்ப்பு தலத்தை எளிதில் அடைவதாகும் குறிப்பிட்ட ஓர் ஈர்ப்பு தலத்தை அடைவதற்கான பயணச்செலவையும் நேரத்தையும் போக்குவரத்து தீர்மானிக்கிறது சேவை வசதிகள் சுற்றுலா பயணியின் தேவைகளை அடைவதற்கான வசதிகளை ஏற்படுத்திக்கொடுப்பதே சேவை வசதிகள் எனப்படும் ஒன்று இடவசதி தங்குவதற்கான விடுதிகள், சிற்றுண்டி சாலைகள், உணவகங்கள் போன்ற தங்குமிடங்கள் இரண்டு பயண அமைப்பாளர்கள், சுற்றுலா மேலாளர்கள் மற்றும் பயண முகவர்கள் மூன்று அந்நிய செலவானி மையங்கள், கடவுச்சீட்டு, விசா மற்றும் முகவர் நிலையங்கள் நான்கு பயணக்காப்பீடு மற்றும் பாதுகாப்பு தொடர்புடைய துறைகள் சுற்றுலா வகைகள்

இதில் சமய சுற்றுலா சுற்றுலா வகைகளில் சமய சுற்றுலா மிக பழைமையானதாகவும் இதில் மக்கள் தனித்தனியாகவோ குழுக்களாகவோ புனித யாத்திரையாக கோவில்கள், தேவாலயங்கள் மசூதிகள் மற்றும் பிற புனித தளங்களுக்கு பயணம் மேற்கொள்கின்றன சமய சுற்றுலாவுக்கும் எடுத்துக்காட்டுவாக இந்துக்கள் காசி செல்வதையும் கிருத்தவர்கள் செல்வதையும் கிருத் முஸ்லீம்கள் மெக்கா செல்வதையும் குறிப்பிடலாம் அடுத்து வ வரலாற்று சுற்றுலா இதில் இவ்வகை சுற்றுலா அருங்காட்சியகங்கள், நினைவுச்சின்னங்கள் தொல்பொருள் ஆராய்ச்சி கோட்டைகள், கோயில்கள் போன்ற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் ஆகியவற்றினை பார்வையிடுவதை மையமாக கொண்டுள்ளது கம்போடியாவின் அங்கோர்வாட் இந்தியாவின் தாஜ் மஹால் மற்றும் எகிப்த்தின் பிரமிடுகள் ஆகியவற்றை வரலாற்று சுற்றுலாவுக்கு எடுத்துக்காட்டுகளாக கூறலாம் சூழல் சுற்றுலா பொதுவாக இயற்கை சூழலில் தாவரங்களும் விலங்குகளும் செழித்து வளரும் இடங்களுக்கு செல்வது சூழல் சுற்றுலா எனப்படுகிறது அமேசான் மழைக்காடுகள், ஆப்பிரிக்கா மலைப்பயணம் மற்றும் இமயமலை சிகரங்களில் மலையேற்றம் ஆகியவை புகழ்பெற்ற சூழல் சுற்றுலாதலங்களாகும். சாகச சுற்றுலா நெடுந்தொலைவில் உள்ள அல்லது அந்நிய உள்ள வெளிப்புற செயல்பாடுகளில் கலந்துகொள்வதற்காக பயன்படுவதே சாகச சுற்றுலா எனப்படும் எடுத்துக்காட்டு ஆஸ்திரேலியாவின்

விளையாட்டு நியூசிலாந்தின் மலை வீ உச்சி வீல் இழுவை விளையாட்டு, இமயமலையின் சிகரங்களில் மலையேறுதல் அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள பிரம்மபுத்திரா நதியின்கட்டுமர நிலவை, நதிப்பயணம் ஆகியவற்றை கூறலாம் பொழுதுபோக்கு சுற்றுலா மகிழ்ச்சி, மனநிறைவு, பொழுதுபோக்கு ஆகியவற்றை குறிக்கோளாக கொண்டு கேளிக்கை மற்றும் வேடிக்கை விளையாட்டுகளுக்கு முக்கியத்துவம் தருவது இவ்வகை சுற்றுலா நீர் வீழ்ச்சிகள், மலை வாழிடம் கடற்கரைகள் மற்றும் கேளிக்கை பூங்காக்கள் இவையனைத்தும் பொழுதுபோக்கு சுற்றுலாவை நோக்கி கவர்ந்திழுக்கும் தலங்களாகும் இவை தவிற சமீப ஆண்டுகளில் சில நவீன சுற்றுலாவுக்கும் வளர்ச்சி அடைந்துள்ளன

அஹ் நான் சொல்லுறேன் இப்போ வந்து நான் போனது வந்து நீங்க சொன்ன சுற்றுலா தலங்கள்லாம் வந்து நிறையா உலகத்துல உள்ள சுற்றுலா தலங்கள் முக்கியமான இடங்கள் அஹ் அந்தமாதிரியெல்லாம் சொன்னிங்க

அதுல வந்து நான் நிறைய ஊருக்கு போயிட்டுருக்கேன் எப்போலாம் எனக்கு நேரம் கிடைக்கிறதோ அப்போலாம் நான் போயிட்டு அஹ் அங்க போயிட்டு நல்லா மகிழ்த்து அஹ் படகு இல்லம் நிறையா இந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி இப்போ சுற்றுலா தலங்களலாம் நான் சென்றுட்டு வந்துருக்கேன் அதுலவந்து நான் சொல்லுறேன் ஒண்ணு ரெண்டு நான் உங்கள நான் சொல்லுறேன் தேக்கடிங்குற ஒரு இடத்துக்கு நான் போயிருந்தேன் அஹ் தேக்கடி வந்து கேரளத்துல பெரியார் தேசிய பூங்கால ஒரு பகுதி இடுக்கி மாவட்டத்துல இந்த ஊர் இருக்கு இந்த ஊர் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு சுற்றுலா பகுதி இது வந்து தமிழக கேரளை எல் எல்லைப்பகுதில உள்ள ஒரு ஊரான குமிலிக்கு அருகில உள்ளது பசுமை நிற காடுகளாலும் அஹ் சவ்வானா புல்வெளிகளாலும் தேக்கடி வந்து புகழ் பெற்றது அங்க வந்து யானைகள், புலிகள், சோலை மந்திகள் முதலிய பல காட்டு உயிரிகள்லாம் வந்து வாழுது அங்க அங்க வந்து நேரம் ஒதுக்கி அஹ் அந்தமாதிரியெல்லாம் வந்து உங்களுக்கு உள்ளார விடுவாங்க மிருகங்களெல்லாம் நிறைய இருக்குது அதனால வந்து ப சில நேரத்துல போக விட மாட்டாங்க சில நேரத்துல போகலாம் நிறைய அடர்ந்த வனப்பகுதி இருக்குறதுனால

அது அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு கையெழுத்து மாதிரி வாங்கிருவாங்க ஒரு அனுமதி சீட்டுல வந்து நான் உள்ளார போறேன் என்னோட உயிருக்கு வந்து உத்திரவாதம் இருக்கு நீங்க வந்து குடுக்காதது கிடையாது என்னோட சொந்த விருப்பத்துனால போறேன்னு சொல்லி அனுமதி சீட்டுல வந்து கையெழுத்து வாங்கிட்டு அதுக்கு அப்பறமா உள்ளார அனுப்புவாங்க அங்க போனிங்கன்னா அங்க பூங்கால வந்து நிறைய யானை, சிங்கம், புலி, கரடி அஹ் இப்போ நிறையா காட்டு விலங்குகள்லாம் இருக்கும் அதை நீங்க நேரடியா இயற்கையா பாத்து ரசிக்கலாம் நம்ம இங்க

அதெல்லாம் பாக்கலாம் அது ஒரு நல்ல அனுபவமா இருக்கும் அப்பறம் பூங்கா அங்க ஒன்னு இருக்கு தேக்கடி படகுத்துறைக்கு செல்லுறதுக்கு முன்னாடி முன்புள்ள பகுதிகள்ல வந்து சுற்றுலா பயணிகள் வசதிக்காக ஒரு சிறிய பூங்கா இருக்குது அந்த பூங்காவுல நடுவுல வந்து மரக்கிளையில மேல வந்து புலி நிக்கிற மாதிரி ஒரு சிலை இருக்கும் அந்த சிலை வந்து அந்த பூங்கா சுற்றுப்பகுதியில உள்ள பயணிகள் வந்து உக்கார்ரதுக்கான் இருக்கைகள்லாம் அமைக்கப்பட்டிருக்கு அப்பறம் படகு பயணம் போனோம் படகுப்பயணம் வந்து கேரள அரசின் வனத்துறைல வந்து பெரியார் புலிகள் சரணாலயப் பகுதிகள்ல வந்து ஒரு அமைந்துள்ளது அந்த தேக்கடி ஏரிப்பகுதியில வந்து படகுப்பயணம் செய்வதற்கு வசதி செய்யப்பட்டிருக்கு ரெண்டுமன்னேரம் படகு சவாரியின் மூலம் ஏரிப்பகுதில உள்ள தண்ணீர குடிக்க தண்ணி குடிக்க வர்ற யானை, மானு, காட்டெருமை அந்த மாதிரி நிறையா மிருகங்களை வந்து படகுல இருந்துட்டே நம்பலால பாக்க முடியும் அஹ் படகு விபத்து பாதுகாப்பு அந்த மாதிரி சா அம்சங்கள்லாம் வந்து என்னன்னா வந்து தேக்கடில வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேயிருந்து வந்து கேரள அரசுக்கு சொந்தமான ஜளனிக்கா அப்படின்னு ஒரு படகு வந்து கவிழ்ந்து விபத்துக்கு ஆயிடுச்சு அதுல வந்து ஒரு நாப்பத்தஞ்சு பேரு உயிரிழந்துட்டாங்க இந்த விபத்துக்கான காரணம் வந்து என்ன அப்படின்னா வந்து இந்த குழு வந்து விசாரிச்சதுல தேக்கடி வனப்பகுதில கு நுழையிரதுக்கு வந்து கொஞ்சபட்ச கட்டணம் ஒரு ஆளுக்கு நாப்பதுரூபா வசூலிக்கப்படுது அதுல வந்து அந்த நேரத்துல படகுல வந்து போதிய தற்காப்பு வசதிகள் இல்லாத காரணத்துனால லைஃப் ஜாக்கெட்னு சொல்லப்படுகிற அந்த வ சாதனம் இல்லாததுனல நிறைய பேரு அதுல வந்து இறந்து போயிட்டாங்க இப்போ வந்து அத வந்து மாற்றி அமைச்சுருக்காங்க நிறைய பாதுகாப்பு காரணிகள்லாம் குடுத்துருக்காங்க அதுல வந்து நுழைவுச் சீட்டு கட்டணம் வந்து நப்பதுரூவா ஒரு ஆளுக்கு வாங்குறாங்க

அனுமதி சீட்டு நாப்பதுரூவா படகுக்கு வந்து எரநூத்தி அம்பதுரூவா வாங்குவாங்க அதுல வந்து பயணச்சீட்டுல குறிப்பிட்டுள்ள ப படகு மற்றும் படகு இருக்கைகள் எண்ல தான் நம்ம போய் உக்காரணும் மாத்தி உக்கார கூடாது படகில் வந்து பயணிகள் பாதுகாப்பிற்காக வந்து அந்த அஹ் ஜெர்கின் என்று சொல்லப்படுகிற காற்றடைத்த மேலுடை அத வந்து குடுப்பாங்க இத வந்து அவசியம் அதை அணியணும் அதனால விபத்துல இருந்து அதை தவிர்கலாம் படகுல வந்து இருக்கையை விட்டு எழுந்த பிறகு

அஹ் காசு கட்டணும் காசு கட்டிட்டு அந்த படகு இல்லத்தை ஒருநாள் ஃபுல்லா நமக்கு சுத்தி காமிப்பாங்க அது வந்து நம்ப வந்து குடும்பத்தோடையும் போகலாம் இல்ல குழந்தைகள் குடும்பத்தோடை போகலாம் இல்ல வந்து நம்ப நண்பர்களோடையும் சேர்ந்து போகலாம் ஒரு படகுக்கு இவ்வளவு இவ்வளவுன்னு சொல்லி வசூலிப்பாங்க பெரிய படகா இருந்துச்சு அப்படின்னா ஒரு அறுவதாயிரம் எழுவதாயிரம் வாங்குவாங்க ஒரு இருவத்தஞ்சு பேரு முப்பது பேர் போறமாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு பத்து பேரு அந்த மாதிரி போற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான கட்டணம் வந்து குறையும் நம்ம வந்து ஒரு பொருளாதார அடிப்படைல நம்ம சுற்றுலா செல்லனும் அப்படின்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏனா வந்து அதுல பாதி பாதி கட்டணம் மட்டும் நம்ப எடுத்துக்குட்டு அதுல நம்பலாம் வந்து பகிர்ந்துகுட்டு போய்க்கலாம் போய் சுத்தி பாத்துட்டு வரலாம் அங்க ஆலப்புழால வாழுற மக்கள் வந்து தண்ணீருக்கு நடுவுல தான் வாழுறாங்க அங்க போக்குவரத்து வசதிங்குறது வந்து அங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து போட்ல தான் போயிட்டுருக்குது அதனால அத பாத்து நம்ப ரசிச்சுக்குட்டு போயிட்டிருக்கலாம்

நான் லஸ்ட் லாஸ்டா வந்து போன இடம் எதுன்னா வந்து கொடைக்கானல் அதை பத்தி உங்களுக்கு சொல்லுறேன் நல்லா கேட்டுக்கோங்க சரிங்கலா ஃபர்ஸ்டு வந்து இத வந்து என்னன்னா இந்தியாவுல தமிழ்நாடு மாநிலத்துல திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்கும் ஒரு நகராட்சி தான் கொடைக்கானல்

கொடைக்கானல வந்து தமிழ்நாட்டோட மலைகளின் இளவரசி அப்படின்னு சொல்லுறாங்க பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கக் கூடிய குறிஞ்சி மலர் செடிகள் இங்க பரவலாக வளர்கின்றன அப்படின்னு சொல்லிருக்காங்க முருகன் கோவிலுக்கு வந்து இங்க ஒரு முருகன் கோவில் வந்து புகழ் பெற்று இருக்கும் அந்த முருகன் கோவிலுக்கு வந்து குறிஞ்சி ஆண்டவர் கோவில் அப்படின்னு சொல்லுறாங்க இந்த குறிஞ்சி பூ வந்து லாஸ்ட்டா எப்போ பூத்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பூத்திருக்கு இந்த மலையோட அஹ் சதுர கிலோமீட்டர் எவ்வளோன்னு பாத்தோன்னா இருவத்துரெண்டு சதுர கிலோமீட்டர் பரப்பு கொண்ட இந்த மலை வாழிடம் கடல் மட்டத்துல இருந்து ரெண்டாயிரத்தி நூத்தி மு முப்பத்தி மூணு மீட்டர் உயரத்தில் உள்ளது இதோட காலநிலை எப்படி இருக்குன்னு பாத்தோம்னா கோடைக்காலங்களில அதிகபட்ச வெப்பநிலை வந்து பத்தொம்போது புள்ளி எட்டு டிகிரி இருக்கும் குறைந்தபட்ச வெப்பநிலை வந்து பதினொன்னு புள்ளி டிகிரி செண்டிகிரேடாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க சங்ககாலத்துல வந்து இதன் பெயர் கோடைமலை அப்போது அதனை ஆண்ட அரசன் கடியநெடு வென்பன் என்பவன் இந்த நாட்டை தாக்கி வென்று வேள்வி செய்தான் இதோட வரலாற தான் சொல்லுறாங்க போக்குவரத்துக்கு போதிய வசதி இல்லாததால அப்போது குதிரையிலேயே சவாரி செய்து மலைக்கு வந்து தங்கினர் பின் படிப்படியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தான் முழுமையாக சாலை வசதிகளை இதுக்கு உருவாக்கினாங்க ஆங்கிலேயர்கள் காலத்தில் வசதி படைத்தவர்கள் மட்டும் அனுபவித்து வந்த கோடை வாசத்தலம் தற்போது அனைவரும் சென்று வரும் சுற்றுலா இடமாக இது இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க இதுல வருடந்தோறும் மே மாதம் இங்க வந்து கோடைவிழா நடத்தப்படுமாம் சென்னை, திருச்சிராப்பள்ளி, மதுரை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி தொடர்ந்து பா தொடர்ந்து பாதையில் திண்டுக்கல் மற்றும் மதுரைக்கு இடையில அமைந்துள்ள கோடைரோடு என்ற ஊரில் இறங்கி அங்கிருந்து எம்பது கிலோமீட்டருக்கு தொலைவில தான் கொடைக்கானல் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க மகிழுந்தில் செல்வோர் வந்து கொடைக்கானலுக்கு வத்தலகுண்டு வழியாகவும் இல்லனா பழனிமலை வழியாகவும் தாண்டிக்குடி வழியாகவும் மலைப்பாதைகளில் வழியாக செல்லலாம் நாங்களும் இந்த வழியா தான் போனோமே இவற்றில் வத்தலகுண்டு வழியே செல்லும் பாதையே சிறந்ததாக உள்ளது தேனியிலிருந்து மகிழுந்தில் கொடைக்கானல் செல்பவர்கள் பெரியகுலம், நேவனத்தப்பட்டி தாண்டியவுடன் கா காற்றோடி என்ற இடத்தில் வந்து கொடைக்கானல் செல்லும் சாலை இதுல தான் அங்கிருந்தே செல்லலாம் சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள்லாம் இதுல என்னன்ன இருக்குன்னா குறிஞ்சி ஆண்டவர் கோயில், தொலைனோக்கி காப்பகம் மற்றும் கோக்கர்ஸ் வாக்கு, தூண் பாறைகள்

வீழ்ச்சி பார்ப்பதற்கு வெள்ளியை போன்றே இருக்கும் கொடைக்கானல் ஏரியில் இருந்து வேளிவரும் தண்ணீரே இந்த நீர் வீழ்ச்சியின் பிறப்பிடம் ஆகும் நீர்வீழ்ச்சியின் மொத்தம் உயரம் வந்து அம்பத்தி ஐந்து மீட்டர் அப்படின்னு சொல்லுறாங்க அப்பறம் கொடைக்கானல் ஏரி அப்படின்னு ஒன்னு இருக்கு கொடைக்கானல் பேருந்து நிலையத்துல இருந்து மூனு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த ஏரி சுற்றுலா பயணிகள் காண வேண்டிய இடங்களில் முக்கியமானதான் ஒண்ணு இருக்கு ஆயிரத்தி என்னுத்தி அறுவத்தி மூணாம் ஆண்டு முன்னால் மதுரை மாவட்ட ஆட்சியர் அவர்களால் உருவாக்கப்பட்டது தான் இந்த ஏரி மொத்தம் அறுபது ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த ஏரியில் பயணிகள் வந்து உள்ளாசமா படகு பயணம் செய்ய சுற்றுலா துறையினர் படகுகள் வந்து அங்க அனுமதிச்சுருக்காங்க இந்த ஏரியின் அருகே மிதிவண்டிகள், குதிரைகள் ஆகியவற்றை சுற்றுலா செல்வோர் வாடகைக்கு எடுத்து ஏரியைச் சுற்றி பயணிக்கலாம் அதுக்கு அப்பறம் ப்ரையன்ட் பூங்கா அப்படின்னு ஒண்ணு இருக்கு இது பேருந்து நிலையத்துல இருந்து ஐநூறு மீட்டர் தொலைவுல இருக்கும் கொடைக்கானல் ஏரிக்கு கிழக்கே இது அமைந்துள்ளது இந்த பூங்கா மொத்தம் இருபது புள்ளி அஞ்சு ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த பூங்காவை வந்து உருவாக்கியர் யாருன்னா எஸ் டி ப்ரையன்ட் இதை அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாமாண்டுல தான் உருவாக்கினாரு இந்த பூங்காவில் ஏறக்குறைய முன்னூத்தி இருபத்தைந்து வகையான மரங்கள் எழுநூத்தி நாப்பது வகையான ரோஜா மலர்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க நூத்தி ஐம்பது வயதுடைய

மே மாதம் இங்கு தோட்டக்கலை துறையின் கண்காட்சியும் மலர் கண்காட்சியும் நடைபெறும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்பறம் இங்க வந்து கோக்கர்ஸ் நடைபாதை அப்படின்னு ஒண்ணு இருக்கு இது வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டுல ஆம் ஆண்டு கொக்கர் என்பவர் உருவாக்கியது தான் இந்த நடைபாதை அப்படின்னு சொல்லுறாங்க ஒரு கிலோமீட்டர் நீளமுடைய இந்த நடைபாதை பேருந்து நிலையத்திலிருந்து ஜிரோ புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொ தொலைவில் அமைந்துள்ளது வானிலை நன்றாக இருந்தால் இங்கிருந்து பெரியகுலம், மதுரை, டால்பின் மூக்கு, பம்பா ஆறு போன்றவற்றை காணலாம் வான்ஆலன் மருத்துவமனை அருகே தொடங்கும் இந்த நடைபாதை புனித தீர்த்த தேவாலயத்தின் அருகே முடிகிறது இங்கு சில நேரங்களில் உங்கள் நிழலை மேகங்களின் மீது காணமுடியும்னு சொல்லிருக்காங்க டால்பின்மூக்கு அப்படிங்குறது பாம்பர் பாலத்தின் அருகே பேருந்து நிலையத்திலிருந்து எட்டு புள்ளி ஜீரோ கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த இடம் இங்கு இருந்து பார்த்தால் பெரிய பாறை ஒன்று டால்பின் மீனின் மூக்கு போன்று தெரியும் இந்த பாறையின் கீழே ஆறாயிரத்தி அறநூறு அடி ஆழமுடைய பள்ளம் இருக்கிறது இதன் அருகே பாம்பர் அருவி உள்ளது இதன் அருவியில் விளம்பரம் நிறைய விளம்பரம்லாம் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க அதனால் இதனால் லிரில் அருவி என்றும் இத வந்து அழைக்கிறாங்க பசுமை பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லுறாங்க இத வந்து சூசைட் பாய்ன்ட்டுன்னு கூட சொல்லுவாங்க கோல்ஃப் மைதானத்தின் அருகே பேருந்து நிலையத்திலிருந்து அஞ்சு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த பள்ளத்தாக்கு இந்த பள்ளத்தாக்கோட உயரம் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் வானிலையை பொருத்து இங்கு வைகை அணையை காணலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க தலையர் நீர்வீழ்ச்சி அப்படின்னு ஒண்ணு இருக்கு இந்த நீர்வீழ்ச்சி கொடைக்கானல் காட்றோட்டில் உள்ளது இதனை எலிவால் நீர்வீழ்ச்சி என்றும் அழைக்கின்றனர் இந்தியாவின் மிக உயர்ந்த நீர்வீழ்ச்சிகளில் இதுவும் ஒன்று

கமல்ஹாசன் நடித்து வெளியான குணா படத்தில் இந்த குகை இடம்பெற்றிருப்பதால் இதனை குணா குகை என்கின்றனர் அதற்கு முன்னர் பிசாசான் சமீர் சமையலறை என்றழைக்கப்பட்டது இந்த குகை சில வருடங்களுக்கு பின்னர் குகைக்கு உள்ளே சென்று வர அனுமதி அளிக்கப்பட்டது ஆனால் தற்பொழுது அந்த குகைக்கு உள்ளே செல்ல முடியாது மிக தூரத்தில் இருந்து தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கு அப்பறம் பைன் ஃபாரஸ்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இது ஊசியிலைக்காட்டை வந்துஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு ப்ரயத் என்பவர் தான் உருவாக்கினாரு கொடைக்கானலை பசுமையாக்கும் முயற்சியில் மலைப்பகுதிகள் ப மலைப்பகுதிகளில் பல ஊசியிலை மரங்களை அவர் நட்டு வளர்த்தார் இப்போது இந்த காடு பிரபலமான ஒரு சுற்றுலாத்தலமாக விளங்குகிறது அதுக்கு அப்பறம் பியர் சோலா அருவி அப்படின்னு ஒரு அருவி இருக்கு அது பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கும் கொடைக்கானலோட பேருந்து நிலையத்தில் இருந்து ஒண்ணு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த நீர்வீழ்ச்சி முன்னர் கரடிகள் இங்கு தண்ணீர் குடிக்க வந்ததால் இந்த நீர்வீழ்ச்சிக்கு இந்த பெயர் ஏற்பட்டது அடர்ந்த காட்டு பகுதியின் உள்ளே இருக்கிறது இந்த நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லிருக்காங்க கொடைக்கானல்ல வானிலை ஆய்வுக்கூடம் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு இந்திய வான்கோலவியல் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது கொடைக்கானல் பேருந்து நிலையத்தில் இருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் கடல் மட்டத்தில் இருந்து ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாப்பத்தி மூணு மீட்டர் உயரத்திலும் அமைந்துள்ளது இந்த ஆய்வுக்கூடம் இது எப்போலாம் வந்து திறந்திருக்குன்னு பாத்திங்கன்னா காலைல பத்து மணியில இருந்து மதியம் பன்னெண்டரை மணி வரையும் தான் திறந்திருக்கும் அப்பறம் மாலை ஏழு மணியில இருந்து

உங்களோட நிகழ்வ வந்து எங்களுக்கு வந்து நீங்க கூறலாம் நான் வந்து மலைக்குலாம் அதிகமா போனதில்ல எனக்கு தெரிஞ்ச வரையிலும் நான் வந்து புக்ஸ்ல தான் அதிகமா படிச்சுருக்கேன் ஸ்கூல் புக்கு இதுல தான் அதிகமா படிச்சுருக்கேன் நான் அதுல இருந்து கொஞ்சம் தெரிஞ்ச வரையிலும் சொல்றேன் அஹ் எனக்கு தெரிஞ்ச வரையிலும் இந்திய துண துணைக்கண்டமானது ஏழு முக்கிய மலைத்தொடர்கள் தன்னகத்தை கொண்டிருக்கு இவற்றில் மிகப் பெருசு வந்து இந்தியாவுல வடக்கு பகுதியில அமைந்திருக்க இமயமலை அஹ் இந்தியாவிலேயே இமயமலையின் மலை வாழ் இடங்களில் அதிகமானது வந்து ஜம்மு காஷ்மீர், ஹிமாச்சல பிரதேசம், உத்ரகாண்ட், சிக்கிம், மேற்கு வங்காளம், அருணாச்சல பிரதேசம், நாக நாகலாந்து மற்றும் மேகாலயா மாநிலங்கள்ல அதிகமா அமைஞ்சுருக்கு மஹாராஷ்ரா, கர்னாடகா, தமிழ்நாடு மற்றும் அஹ் கேரளாவுல வந்து மலைவாழிடங்கள்ல மேற்கு தொடர்ச்சி மலையில் அவங்கள்லாம் அமை அமைந்துள்ளன ஆந்திரா மற்றும் ஒடிசாவின் மலைவாழிடங்கள் கிழக்கு தொடர்ச்சி மலைல அதுதான் அமைந்திருக்கு இந்தியாவுல அழகிய மலைவாழிடங்கள்லாம் இருக்கு அத வந்து நான் கொஞ்சம் சொல்லுறேன் உம் கொடைக்கானல் ஊட்டி வந்து தமிழ்நாட்டுல இருக்கு நைனடால் வந்து உத்ரகாண்ட்ல இருக்கு டார்ஜிலிங்க் வந்து மேற்கு வங்காளத்துல இருக்கு ஸ்ரீநகர் வந்து ஜம்மு காஷ்மீர்ல இருக்கு சில்லாங்க் வந்து மேகாலயால இருக்கு ஷிம்லா வந்து ஹிமாச்சல பிரதேசத்துல இருக்கு மூனார் வந்து கேரளால இருக்கு அஹ் காங்க்தாங்க் வந்து சிக்கிம்ல இருக்கு இதே மலைகளை விட அதுல இருக்க நீர்வீழ்ச்சிகள்லாம் அவ்வளோ அழகா இருக்கும் அதையும் பத்தி நான் புக்ல தான் படிச்சிருக்கேன்

இது இவற்றில் வந்து சில வட்டார நீர்வீழ்ச்சியும் இருக்கு சில பருவ நீர்வீழ்ச்சிகளும் அமைஞ்சிருக்கு அஹ் மேலும் வந்து அஹ் சில நீர்வீழ்ச்சிகள் வந்து பருவமழையை சார்ந்தே ஒ இருக்கும் பருவமழை வந்து இத்தகைய நீர்வீழ்ச்சிக்கு வந்து சுற்றுலா பயணிகளானது அதிக அளவுல அது கவருது அப்படின்னு சொல்லுறாங்க நீர்வீழ்ச்சிள் இருக்குற இடத்தை நான் கொஞ்சம் சொல்லுறேன் நீர்வீழ்ச்சி பேரும் அது இருக்கும் இடத்தையும் கொஞ்சம் சொல்லுறேன் தாயார் நீர்வீழ்ச்சி அது வந்து தமிழ்நாட்டுல திண்டுக்கல் மாவட்டத்துல இந்த நீர்வீழ்ச்சியோட அமைப்பு வந்து குதிரைவால் போன்று அது அமைஞ்சிருக்கு

அஹ் மற்றும் இடி அப்படின்னு கூட அத சொல்லுறாங்க இது எங்க இருக்குன்னா கர்நாடகால இருக்கு கர்நாடகாவுல சிமிக்கோ சிமிக் சிமோக்

மாவட்டத்துல இது அமைஞ்சிருக்கு அஹ் நோக்காலி காய் நீர்வீழ்ச்சின்னு ஒண்ணு இருக்கு இது எங்க இருக்குன்னா மேகாலயால அஹ் கிழக்கு காக்ட்சி மாவட்டத்துல இது அமைஞ்சிருக்கு இது வந்து உயரமாவும் இருக்கும் நேரடியா தடையின்றி நீர் வந்து விழும் அப்படின்னு சொல்லிருக்காங்க தலைக்கோன் நீர்வீழ்ச்சி அப்படின்னுருக்கு இந்த நீர்வீழ்ச்சி வந்து ஆந்திரால உயரமான இந்த நீர்வீழ்ச்சில வந்து மருத்துவகுணம் வந்து அதிகமா நிறைஞ்சிருக்கு

அது கேரளாவுல திரிசூல் மாவட்டத்துல இந்த நீர்வீழ்ச்சி வந்து அமஞ்சிருக்கு இது வந்து இந்தியாவோட நையகரா அப்படின்னும் சொல்லுறாங்க அப்பறம் வந்து எனக்கு தெரிஞ்ச வரையிலும் வனவிலங்கு அப்பறம் பறவைகளோட சரணாலயம் பத்தி மட்டும் சொல்லுறேன் இதுல வந்து பல்வேறு வகையான காடுகள், புல்வெளிகள் இந்தியா வந்து தன்னகத்தே கொண்டிருக்கு அதோட ந நில தோற்றங்களாலும் இந்தியா வந்து தாவரங்களுக்கும், விலங்குகளுக்கும் ஒரு முக்கிய

அஹ் இந்திய சிங்கங்கள், யானைகள், காண்டாமிருகங்கள், இந்திய சிறுத்தைகள் மற்றும் ஊர்வன ஆகியவை வந்து இங்க காணப்படும் சரணாலயத்த வந்து முக்கிய சுற்றுலா ஈர்ப்புகள் அப்படின்னும் சொல்லுவாங்க

இந்திய பிரதேசத்துல மாறுபட்ட காலநிலைகள்ல வெகுதூரத்துல கூட பறவைகளைக் கூட உணவிற்காகவும், இனப்பெருக்கத்திற்காகவும் தங்களுடைய இளம் பறவைகளை வளர்ப்பதற்கு இடம் விட்டு இடம் அது வந்து மாறும் அப்படின்னு சொல்லுறாங்க விலங்குகள் சரணாலயம் இருக்குற இடமும் அதோட மாநிலமும் அங்க என்னன்ன விலங்குகள் இருக்கு அப்படின்னும் நான் சொல்லுறேன் அஹ் முதுமலை வின விலங்குகள் வனவிலங்கு சரணாலயத்தை வந்து தமிழ்நாட்டுல இருக்கு ம தமிழ்நாடு மாநிலத்துல இருக்கு அது அங்க என்னன்ன விலங்குகள் இருக்குன்னா புலி, யானை, காட்டெருமை, மானு எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லுறாங்க காசிரங்கா தேசிய பூங்காவுல வந்து இது வந்து அஸ்ஸாம் மாநிலத்துல இருக்கு இதுல வ இதுல இருக்க விலங்குகள் வந்து புலி, மான், எருமை அப்படியெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லுறாங்க ராந்தாம்போர் தேசிய பூங்கா அப்படின்னுருக்கு அது எந்த மாநிலத்துல இருக்குன்னா ராஜஸ்தான்ல இருக்கு இங்க வந்து விலங்குகள் வந்து புலி அஹ் இருக்கு அப்படின்னு சொல்லுறாங்க காங்கா தேசிய பூங்கா

அஹ் அப்பறம் கிர் தேசிய பூங்காவுல வந்து இது வந்து எந்த மாநிலத்துல இருக்குன்னா குஜராத்ல இருக்கு இங்க வந்து அஹ் விலங்க் என்னன்ன விலங்குகள் இருக்குன்னா சிங்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க பத்ராவானா சரணாலயம் ஒண்ணு இருக்கு அது எந்த மாநிலத்துல இருக்குன்னா கர்நாடகாவுல இருக்கு இங்க வந்து காட்டெருமை, சிறுத்தை, காட்டெருது எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க

அஹ் உத்ராகண்ட் மாநிலத்துல இருக்கு அங்க வந்து என்ன விலங்கு இருக்குன்னா புலி இருக்கு பறவைகள் சரணாலயத்த பத்தி கொஞ்சம் சொல்லுறேன் பறவைகள் சரணாலயம் வந்து அஹ் பறவைகள் சரணாலயம் அதோட மாநிலத்தையும் சொல்லுறேன் அஹ் கூந்தன்குலம் பறவை சரணாலயம் இது வந்து தமிழ்நாட்டுல இருக்கு குமரகோம் பறவை சரணாலயம் வந்து கேரலாவுல இருக்கு பரத்பூர் அஹ் பறவை சரணாலயம் வந்து ராஜஸ்தான் மாநிலத்துல இருக்கு மையானி பறவை சம் சரணாலயம் வந்து மஹாரஷ்டிரா மாநிலத்துல இருக்கு உப்பலப்பாடு பறவை சரணாலயம் வந்து ஆந்திர பிரதேச மாநிலத்துல இருக்கு நல்சரோவோர் பறவை சரணாலயம் வந்து குஜராத்ல இருக்கு நவாப்கஞ்ச் பறவை சரணாலயம் வந்து உத்திர பிரதேசத்துல உள்ளது எனக்கு தெரிஞ்ச வரையிலும் நான் சொல்லிட்டேன் ஆகாஷ் அண்ணன் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்க